college எவ்ளோ improve பண்ணிட்டால்ல catering க்கு

அப்பா என்ன பண்ணிட்டா இப்போ முன்னாடியெல்லாம் institute of hotel management ஆ இருந்துது போயி இப்போ அது வலை எங்கேயோ போயிடுத்து அது ஆஹ் இப்போ அவாளுக்கு இருக்குற ஒரு fame இது வந்து அப்படி improve ஆயிடுத்து correct

இப்போ வந்து அஹ் எதுலயும் யாருக்கு என்ன புடிச்சுருக்கோ passion ஓ அதுக்கு போறா யாரோ எனக்கு தெரிஞ்சவா வந்து நல்லா college ல பண்ணிட்டு அப்பறம் இதுல interest ஆயி அவா வந்து அந்த chief உ இது redirect ஆயிட்டா அந்த அளவுக்கு colleges வந்து அவ்ளோ நன்னா பண்ணவே தான அவாளால அவ்ளோ attractive ஆ பா இது பண்ன முடிஞ்சுது இல்லையா அது அஹ் ஆமா அவாளுக்கு அதுல ரொம்ப passion அதிகமாயி அவா வந்து அதை இது பண்ணா so எல்லா அவங்க overall colleges are doing good it seems

சில ஒரு basic ஆ இப்போ தான் start பண்ணிருக்கா start up இல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து junior தான் நிறைய வந்து ad பண்றா நிறைய online ல பண்றா

nomal TV யில பாத்தாலே எத்தனை channel ல எத்தனை இதுக்கு வருது எத்தனை ad வருது colleges பத்தி அப்பறம் வந்து hotel management நீங்க சொல்ற மாதிரி அஹ் எல்லாத்துக்கும் எவ்ளோ colleges க்கு கொடுக்குறா அவா இப்போ tuition center க்கு ad கொடுக்குற மாதிரி அதுக்கும் கொடுக்குறா இல்லையா colleges க்கும் இப்போ இந்த colleges ல overall ஆ இது பண்ணும் போது ஒண்ணு சொல்றா தெரியுமா overall ஆ join பண்ணும் போது

அவா நாங்க வந்து உங்களுக்கு fourth year ல அ அ அந்த சொல்லுவாம்படி அவா வந்து internship உம் campus interview உம் word keep up பண்றாலா பா இல்ல சில colleges மட்டும் தான் பண்றாலா இல்ல campus interview வந்து சொன்னா அது வரும் ஆனா இந்த internship ங்குறது வந்து சில பேர் சொல்றா எங்க college name வச்சு நீங்களே தேடி படிக்கணும்

அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து அவா வந்து கேம்ப் campus interview வர்ற மாதிரி அவா வருவா அந்த college க்கே வந்து அவா வந்து interview பண்ணி internship எடுத்துப்பா ஒரு ஆறு மாசம் மட்டும் ஒரு experience க்கு

அந்த மாதிரி college campus interview னும் இல்ல சும்மாவே வந்து they அதுக்குன்னு ஒரு தனி HR இருப்பா அவா வந்து அவாகிட்ட நம்ம resume கொடுத்துட்டோம்னா அவா வந்து அவாளே நிறைய company க்கு அவாளே அமுச்சு உங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்துருக்கு நீங்க அவாளோட பேசுங்கோன்னு சொல்லி அவா internship வாங்கி தர்றா அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு colleges ஓட level அ பொறுத்து இருக்கு சில colleges க்கு பண்றா சில இதுல வந்து நாமளே பண்ணணும் நிறைய different இருக்கு அதுல ரொம்ப ஒரு financially well உ அதுக்கு ஏத்த மாதிரியே fees இருக்கு ஜெயஸ்ரீ fees வந்து college ல எல்லாமே வேற வேற இருக்கும் எல்லா fees level வந்து வேற வேற தான் ஒரே unity இருக்கவே இருக்காதா deemed university எல்லாம் கிடையாது அவா சொல் நீங்க நீங்க என்ன தான் government seat ல போனாலும் அவா வந்து தனியா charge பண்ணிடுவா ஒரு அம்பதாயிரம் கொடு அறுவதாயிரம் அதுக்கு இதுக்கு maintain பண்றோம் இப்போ அவா எப்படி college நடத்துறது இப்போ எல்லாமே வந்து payment seat ல வந்தா தான் அவா college நடத்த முடியும் ஏன்னா அவா government aid ரொம்ப இருக்காது சில பேருக்கு they want finance professor லாம் நல்ல நல்ல professors போடணும் இல்லையா அந்த மாதிரி ஓஹோ anyway இன்னைக்கு college topic ரொம்ப நல்லா இருந்துது நல்லா we had very nice time நிறைய information கிடைச்சுது we exchanged ஆஹ் lot of information and news about colleges so hope இந்த இன்னும் நல்ல பன்மடங்கா colleges வளர்ச்சி அடையட்டும்

என் college ஞாபகம் தான் வந்துச்சு நான் படிக்கிறச்ச எல்லாம் கா campus interview எல்லாம் கிடையாதே

இப்போ எவ்வளவோ technology vice அவாளுக்கு வந்து எதுவுமே books எதுவுமே எடுத்துன்னு போறதுல்ல அவா just போறா laptop அவ்ளோ தான் அங்கயே இருக்கு முடிச்சுட்டு அப்படியே வந்துர்றா அவா technology vice எங்கேயோ அவாளுக்கு இதுவாயிடுத்து அதெல்லாம் ரொம்பவே நம்ம வந்து appreciate பண்ண வேண்டிய விஷயம்

ஆமா எனக்கே இப்போ college அ பத்தி நம்ம பேசின உடனே நம்ம எதா ஒரு college ல ச சேந்து இது இதெல்லாம் இந்த technology எல்லாத்தையும் எதனா ஒரு course முடிச்சுடலாமான்னு ஒரு ஆசை வந்துச்சு போங்கோ